துறையாக இருந்தாலும் சரி அவர்கள் அங்கு சாதித்து கொண்டிருக்கிரார்கள் இக்கிராமத்திலிருந்து வரும் குழந்தைகள். இந்தியாவின் முதுகெலும்பே கிராமம் என்று கூறும் நம் காந்தி அடிகள். அப்படியொரு இடத்தில் இருந்து தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்கிறார்கள். அதிகமான நூலகங்களுக்கு செல்லுங்கள். நிறைய தலைவர்களின் நூலகங்களை படி நூல்களை படியுங்கள். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை யாரேனும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொண்டு கல்வியில் நான் முன்னேறுவேன். நான் இன்று கடினமான பாடம் எடுத்ததனால் மதிப்பெண் குறைந்து கொண்டாலும் அடுத்த தடவை நான் இதை விட அதிகமான மதிப்பெண் எடுத்து என்னை நான் உயர்த்தி காட்டுவேன் என்று நீங்கள் சபதம் எடுத்து கல்வியை ஒரு தடவை தோற்றால் தோற்று விடுவேன் என்று எதிர்காதீர்கள். கல்வி கற்பதர்க்கு வயது ஒரு தடை கிடையாது. கல்வியை அனைவரும் கற்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி என்பது தான் நம் நாட்டின் கொள்கை. அதை எல்லா இடங்களும் செயல் படுத்த வேண்டும். அனைத்து மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும். கற்றல் மூலம் தன் திறன் என்னவென்று அறிந்து அதில் தங்களுடைய திறமைகளை அவர்கள் வளர்த்து கொண்டு ஜொலிக்க வேண்டும்.

நம் கருத்து எல்லா உறவுகளையும் அறுத்துக்கொண்டு அவருக்கென்று இருந்த ஒரே ஒரு சொத்தான வீட்டை வித்து அதில் வந்த பணத்தில் முதலாக இந்த hostel லை வாங்கி மேலும் loan போட்டு வந்த பணத்தில் உள்ளுக்குள் சிறு சிறு அறைகளாக கட்டி அதை hostel போல வாடகைக்கு விட்டு இவரும் அதுலேயே தங்கிக்கொண்டு இருபது வருடங்களாக மிகவும் நல்ல முறையில் அந்த hostel லை நடத்தி வந்தார்.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 அந்த hostel லில் தான் தங்கி இருந்தனர். வான்மதியும் சுமதியும் ஒரே அறையில் தங்கி இருந்தாலுமே வெவ்வேறு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அவர்கள் நல்ல நெருங்கிய தோழிகளாக பழகி வந்தனர். வான்மதி மிகவும் அழகானவள் நாகரீகமாக உடை உடுத்தி மிகவும் பாந்தமாக அமைதியான பெண்ணாக நடந்துக்கொள்வாள். சுமதியும் அழகு தான் நடுத்தர வர்கத்து பெண் போன்ற தோற்றம் அமைதியும் பொறுமையும் விழிகளில் தோன்றும் விருதாச்சலத்தில் தாய் தந்தை தம்பி தங்கைகளை விட்டு சென்னையில் வேலை கிடைக்க hostel லில் தங்கி வேலை பார்த்து வருகிறாள். வீட்டு சுமையை சுமக்கிறாள் ஒரு விபத்தில் தந்தையின் கால் துண்டாகி வீட்டோடு இருக்க குடும்ப பாரம் மூத்த பெண்ணான இவள் மேல் அது கூட சுகமான சுமைதான். வான்மதி மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள் அதை பார்த்த சுமதி அவள் அருகில் வந்து ஏய் ஏன் சோகமா இருக்குற ரெண்டு நாளா நானும் பாக்குறன் சரியா சாப்டவே இல்ல என்ன ஆச்சு உன் முகமே சரி இல்லையே என்று வற்புறுத்தி கேட்டாள். பழசையே நெனச்சி உன்ன வருதிக்காத எல்லாமே நல்லதுக்குதான்னு நென என்று அவளே பதிலையும் யோசித்து அவளை ஆறுதல் படுத்தினாள். நானும் மறக்கணும்னு தான் நெனைகுறன் சுமதி என்னால முடியல. அதுவும் நேத்து office முடிஞ்சி வரும்போது traffic ல அவன பாத்தனா பின்னாடி அவங்களோட மனைவி சேர்ந்து மனம் கணமா கணக்குதில்லையா வலி தெரியுது. புது bike புது மனைவி tv ல வரும் விளம்பரம் போல எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சொன்ன உடனே வான்மதியின் கண்களில் கண்ணீர் கொட்டியது. சுமதி இதுக்கு தான் சொல்லுறது இந்த மாதிரியெல்லாம் மனச போட்டு கொழப்பிக்க கூடாது. அடி விட்டு தள்ளுடி எல்லாமே அவன் மாமனார் வீட்ல அவனுக்கு வாங்கி குடுத்துருபாங்க அவன போய் நெனச்சிகிட்டு பேசிய சுமித்ரா சட்டென்று உதட்டை கடித்து கொண்டாள். நானே மறுபடியும் உனக்கு நினைவு படுத்திட்டேனோ பேசிக்கொண்டே வந்ததில் bus நிறுத்தம் வர மேட்டில் ஏறி நின்றனர். சுமதி செல்லும் bus வர வான்மதிக்கு bye சொல்லிவிட்டு ஏறிக்கொண்டாள். செல்லும் bus ஐ எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தால் வான்மதி அவளை அறியாமலே அவளுக்கு பெரும் மூச்சி வந்தது காலம் தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது மனிதர்களை எப்படியெல்லாமோ மாற்றி வைக்கிறது. ஏதேதோ எண்ணங்களில் மனம் உளல இன்னும் bus அ காணோமே நினைத்தவாறு மணிக்கட்டை திரும்பி பார்த்தாள். ஒரு சிறுமியின் குரல் கேட்டு கலைந்தாள் baloon னை ஒரு கையில் பிடித்தவாறு தாயின் கையை பற்றியவாறு தொண தொணவென்று பேசியவாறு நின்றது நான்கு வயது சிறுமி பார்த்து புன்னகை பூத்தால் அவளின் மன இருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து இயல்பு நிலைக்கு வந்தால் அருகில் இருந்த குழந்தையை கவனித்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தை balloon னை கையில் பிடித்து தாயின் கையை உதறியவாறு அதை பிடித்து பிடித்து விளையாடிக் கொண்டு road ல் இறங்கி விட அருகில் நின்ற மாதிரி திடுக்கிட்டாள் இரண்டு அடி கீழே இறங்கி சிறுமியை இழுத்து பிடிக்க வேகமாக வந்த கார் tyre ரை தேய்த்தவாரு கிரிச்சிட்டு நின்றது காரிலிருந்து இறங்கியவன் அந்த இளைஞன் கண்மூடி திறப்பதற்குள் நடக்கவிருந்த விபத்தை தடுத்த அவளின் நிலையோ பதட்டமாக சிறுமியின் கையை பிடித்தபடி அவள் நிற்க அறிவு இருக்கா இந்த நேரம் break போடலனா என்ன ஆயிருக்கும் my god தன் தலையை பற்றி உலுக்கினான். வசவசனு பெத்துக்க வேண்டியது அப்புறம் வளக்குறதுல அலட்சியம் காட்டுறது முனுமுனுத்தான் முகம் கருக்க கோபமாக பேசி கொண்டே போனவனை இடைமறித்தாள் அந்த பெண் குழந்தையின் தாய் தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி என் பொண்ணு balloon ன எடுக்கணும் னு கைய ஒதறிட்டு ஓடிட்டா ஒரு நிமிஷம் புரியாம பதட்டத்துல அப்டியே நின்னுட்ட ரொம்ப நன்றிமா சொல்லியவாரு அந்த பெண் மகளை அழைத்துக்கொண்டு auto வை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். முகத்தில் அசடு வழிய என்ன பேசுவதென்றே புரியாமல் தடுமாறினான் அவன் sorry ங்க முதல்ல இத சொல்லியிருக்கலாமா நான் கூட நினைச்சேன் அதுக்குள்ளயே கல்யாணமாயி இவளோ பெரிய கொலந்தையானு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 ஒருவேள வாய் பேசாதவளோ தனக்குள் பேசியவன் வாங்களேன் உங்கள drop பண்ணிறன் மரியாதையாக கேட்டான். no thanks மெல்ல முனுமுனுத்தவள் பேருந்து வர வேகமாக சென்று அதில் ஏறிக்கொண்டு சென்றுவிட்டாள். dinning table லின் முன்பு அமர்ந்திருந்தார் நாகநாதன் தொழிலதிபர் நான்கைந்து மில்களுக்கு சொந்தக்காரர் leather business ஏற்றுமதி எல்லா தொழிலுமே சில மாதமா அவருடைய ஒரே மகனான வருண் தான் பார்த்துக்கொள்கிறான். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். கமலம் கணவருக்கு tiffin னை பரிமாற மாடியிலிருந்து இறங்கி கொண்டிருந்த மகனை அழைத்தாள் வா வருண் உனக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறன். அவனுக்கும் ஒரு தட்டில் எடுத்து வைக்கத் துவங்கினாள் கண்களை உடுத்தாத வண்ண கலரில் போட்டு இருந்த சட்டையில் கைகளை மடித்தவாறு வந்து அமர்ந்தான் வருண். அவள் முகமே அவனை இம்சை செய்தது. இட்லியை பிட்டு சாம்பாரில் துவைத்து வாயில் வைத்தான்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 மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறினு நம்ம ஏற்கனவே பேசுன விஷயம்தானேங்க பாருங்க இப்பவே கனவுல மெதக்குறான் கமலம் சிரிக்க கூடவே அவரும் சிரிக்க புறை ஏறியது இரும்ப சட்டென்று இயல்புக்கு திரும்பினான். மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா அப்பா நான் வேணும்னா doctor uncle ல வரச் சொல்லட்டுமா அதான் தினமும் phone ல பேசி அருக்குரானே இதுவேறையா நேர்லையும் வந்து அருக்கனுமா கிண்டலாகப் பேசிய வாரே எழுந்து சென்றார் நாகநாதன். விசுவநாதன் doctor குமாரசாமியும் அவருடைய இணைபிரியாத நண்பர்கள் மூவருமே எப்பொழுதுமே அரட்டை அடித்துக்கொண்டு ஒருவரின் காலை ஒருவர் வாரிக்கொண்டே இருப்பார்கள். இதில் விச்சுவின் மகள் பிரியாவை வருணுக்கு மணம் முடிக்க ரொம்பவே ஆவல் கொண்டிருந்தார் நாகநாதன் நண்பனை சமந்தி ஆக்கிகொள்ளும் விருப்பம்.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 அப்பா நான் office கு கிளம்புறன் என்றவாரு எழுந்தான் office விஷியமாக சில விஷியங்களை தந்தையிடம் தெளிவுப்படுத்தி விட்டு அகன்றான். சாயங்காலம் சிக்கரம் வந்துடுப்பா விசு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம் சம்ப்ரதாயமா அடுத்த மாசம் பிரியா வந்ததும் நிச்சயதார்தத்த வசிக்கலாம் பேச பேச திகைப்பாக கீழே இறங்கினான்.

ஓடு போட்ட அந்த சிறிய வீட்டின் முன்பு auto நிற்க இறங்கிக் கொண்டாள். அவளை எதிர் கொண்டிருந்தாள் ராஜம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க தோற்றம் வாயில் சேலையும் கணிந்த முகமும் எளிமையும் பெருமையும் காட்டியது. வாம்மா எப்படி இருக்கிற பரிவாக கேட்டாள். நல்லா இருக்கிறேன் ஆர்த்திக்கு எப்படி இருக்கு doctor கிட்ட போனீங்களா என்ன சொல்றாங்க கேட்டவாரே ராஜத்தை தொடர்ந்தாள். நேத்து காட்டினாம்மா மருந்து மாத்திரை கொடுத்தாங்க ஏதோ scan எடுக்கணுமா என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பயமா இருக்குதுமா என்று பேத்தி என்னை விட்டு போய்டுவாலோனு என்று விழிகளில் நீர் கசிய தழுதழுத்த அவளிடம் ஆறுதலாக பேசினால் மதி மனம் கனத்தாலுமே மறைத்தவாறு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது மா கவலை படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் ல ஆர்த்தியோட அம்மா வந்துருவாங்க இல்லையா அறைக்குள் நுழைந்தாள். மெலிந்த சரீரமும் அழகு முகமும் வாடி வதங்கி ரோஜாவை போல பாயில் படுத்திருந்தாள் ஆர்த்தி ஐந்து வயது சிறுமி தூங்கும் அவளை தட்டிக்கொடுத்தாள். ஏதேதோ சிந்தனை எண்ணங்கள் மனதை அழுத்த பாரமாக தோன்றியது பெண்ணாக பிறந்தாலே பிரச்சனை தானா இந்தாம்மா காபி டம்ளாரை நீட்ட உங்களுக்கு எதுக்கு சிரமம் கேட்டவாரே வாங்கிக்கொண்டாள். நல்லா இருக்கேம்மா நீ இப்படி பேசுறது கடிந்து கொண்டால் ராஜம். நாங்க சாப்புற சாப்பாடு மத்த செலவு எல்லாமே நீ கொடுக்கிற பணத்தால தான் நடக்குது ஏதாவது வேலைக்காவது போலானா ஆர்த்திய விட்டுட்டு போகவும் முடியல குறையாகச் சொல்ல அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க முதல்ல ஆர்த்தியோட உடம்ப பாத்துக்கோங்க ஆர்த்தி அம்மா வந்ததுமே இதைபத்தி பேசலாம் handbag யை திறந்து மூன்று முன்னூறு ரூபாய் தாள்களை நீட்டினாள். மேல மேல உனக்கு தொந்தரவை தரோம். குரல் பாரமாக வெளிவந்தது சரிம்மா ஆர்த்தி தூங்குறா எழுப்பவேணா நான் கிளம்புறன் ஒரு நிமிஷம் இரும்மா உள்ளே சென்று திரும்பி வந்த ராஜத்தின் கைகளில் ஊசியால் கோர்த்த மகிழம்பூச்சரம் மதியை திரும்ப சொல்லி

தோட்டத்துல இருக்கற சின்ன மரம் இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கிது கீழே கொட்டிக் கிடக்கும் பூக்களை பொருக்கி கொதிருக்கிறேன் என்றால் ராஜம். தாயின் நினைவு நெஞ்சுக்குள் பரவினாலும் மனம் பாரமாக கனத்தது மதிக்கு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 horn ஒலி காதை பிளக்க platform ஓரமாக நடந்தவளை உராய்வது போல அந்த கார் வந்து நின்றது. கோபமாக திரும்பினால் காரில் இருந்து இறங்கினான் வருண் ச்ச இவனா மேல நடக்க ஆரம்பித்து எதிரே வழி மரிப்பது போல நின்றான் அவன் எரிச்சலாக எரித்தால் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நீதான் குறும்புத்தனம் மிதக்க கண்கள் சிரித்தது அவனுக்கு what அப்பட்டமாக அதிர்ந்தாள் hello எதுக்கு இப்படி ஒரு action என்ன பாத்தா சிங்கம் புலி மாதிரியா இருக்குது. காலைல பாத்தது எனக்கு உன்ன பிடிச்சு போச்சு நம்ப ரெண்டு பேரும் friends ஆகலாமானு கேக்க வந்தன் கிண்டல் தரிக்க கேட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யவகிட்டயாவது வெச்சுக்கோங்க கொஞ்சம் பணமும் car உம் இருந்துட்டா

அது மட்டும் இல்ல என்னோட lover டெல்லில இருக்குறா உன்னை பார்த்ததும் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு நிச்சயமா அது காதல் இல்ல அவன் பேச பேச இது என்ன வம்பா போச்சிடா நினைத்தவளின் அருகே auto செல்ல நிறுத்தி ஏறிக்கொண்டாள். இரவு சாப்பாட்டு வேலை முடிந்ததும் கட்டிலுக்கு வந்தால் மதி புத்தகத்தை புரட்டிய படியே இருந்த சுமியை பார்த்து புன்னகை பூக்க சுமி புத்தகத்தை மூடி வைத்தாள். ஆர்த்திய போய் பாத்தியா கேட்க திகைத்து போனால் எப்படி டி அது தான் தலைல இருக்குற மகிழம்பூ வாசமே சொல்லுது நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது பசங்க கூட சேர்ந்து மகிழம் பூக்களை பொருக்கி சேர்த்து இருக்குறன் அப்ப எல்லாம் எனக்கு கூட பொருக்குன பசங்களுக்கும் கூட சண்ட வரும் பழைய நினைவுகள் சுமதியை கிளர சிரித்தாள் மதி அதுக்காக என் கூட சண்ட போட அரம்பிச்சிராத டி என்னால கற்பனையில கூட அப்படி ஒரு சுழ்நிலைய நெனச்சி பாக்க முடியாது. ஒரு மாதிரி குரலில் சொன்னாள். ச்ச என்னடி இது சரி அத விடு மாமி வீட்டுக்கு போனியே எப்படி இருக்குறாங்க ஆர்த்தி எப்படி இருக்குறா கேட்டாள் சுமதி மாமி நல்லா தான் இருக்குறாங்க ஆர்த்திக்கு தான் அடிக்கடி உடல் சரியில்லாம போகுது complete ஆ ஒரு check up பண்ணனும். doctor சொன்னாரா அதான் நாளைக்கு office க்கு leave போட்டுட்டு மாமி கூட hospital போகணும் பேசிய தோழியே ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன பேச்ச நிறுத்தி சைகையால் கேட்டாள். தனக்கு பக்கத்துல மயங்கி கிடக்குறவங்கள கூட கண்டுக்காம போற உலகம் இது ஆனா நீ யாரோ ஒருதவங்க குழந்தையை ஆதரவு காட்டி அந்த நலன் ல அக்கறை எடுத்துகிட்டு உன்ன நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது டி மதி மனிதாபிமானம் உள்ள யாருமே செய்யறது தானே இதுல ஆச்சரியம் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அது மட்டுமில்ல தாமரை கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவங்க வெளிய வரும்போது ஆர்த்தியையும் மாமியையும் நல்லபடியா ஒப்படைக்க வேணாமா? தாமரையோட எதிர் காலமே அவங்க கொழந்த தான அவங்கள நெனச்சாலே பரிதாபம் மட்டும் இல்ல வேதனையாவும் இருக்குது சுமதி ஒரு பெண்ணு கௌரவமா வேலை செஞ்சி பிழைக்க கூட இந்த சமூகத்துல இடம் இல்ல பாத்தியா பேசிக்கொண்டே இரவு உடைக்குள் நுழைந்த மதியை பார்த்து புன்னகைத்தால் அதில் உயிர் இல்லை சமுதாயம்னு பொதுவா சொன்ன எப்படி ஒரு சில ஆண்கள்னு சொல்லு மத்தவங்கள பாத்து நீ வேதனப்படுற உன்னோட வலிகள மனசுக்குள்ளேயே ரணமா பொத்தி வச்சிகுற இல்ல சுமதி அன்னைக்கு என் நிலைமைய பார்த்து எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது என் படிப்புக்கு உதவி செஞ்சது பருவதத்து அம்மா தான் இன்னிக்கு இந்த நிலமைல இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் முழுக்க காரணம் மனம் அழுதது விழிகள் கசிந்தது சில நொடிகள் இறுக்கமான சூழ்நிலையை மாற்ற விரும்பி பேச்சை மாற்ற முயற்சித்தாள் சுமதி என்னதான் முயன்றாலும் மனதிலிருந்து பழைய நினைவுகள் அவ்வபோது தலை காட்டின அதனால் நீண்ட நேரம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தால் மதி.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 good morning sirmorning வாங்களேன் நான் drop பண்றன் office குள்ள கேட்டவன் green color coat shoot கம்பீரமான அழகில் கண்களைக் குளுர்ச்சி படுத்தினான் பரவா இல்ல sir உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் மெல்ல கூறிய அவளை இடைமறித்தான் நான் ஒன்னும் உங்கள சுமந்துட்டு போகலையே car தான அதனால please மென்மையான குரலில் கூறி அவனிடம் மறுக்க முடியாமல் ஏறினாள். அவள் வேலை செய்யும் officeMD அஜய் கூப்பிடுவது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

ஒரு சில விஷயங்களில் பார்த்தும் இருக்கிறாள் இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டில் பெண் பாத்துட்டு இருக்குறாங்க அவள் அருகில் computer தட்டும் ரமா சொன்னதை கண்டுகொள்ளவில்லை ஏதோ ஒரு பணக்கார பெண் கொடுத்து வைத்திருப்பாள். அவனை கட்டிக்கொள்ள என்று நினைத்தது இப்போது நினைவில் ஓடியது hello சுமதி என்ன பகல்லையே கனவா horn னை அழுத்தியவாறே கேட்க சட்டென்று இயல்புக்கு வந்தாள் sorry sir முகம் சிவந்தது என்ன கேட்டீங்க தடுமாறினாள் உங்க கூட தினமும் bus stop க்கு வராங்களே அவங்க உங்க friend டா ஆமா sir நாங்க ரெண்டு பேரும் ஒரே hostel ல தான் தங்கியிருக்கிறோம். அவ பேரு வான்மதி மதன் industry ல வேலை செய்றா பதில் சொன்னாலும் காற்று இறங்கிய balloon னாக மனம் போனது உங்க கிட்ட personal ஆ கொஞ்சம் பேசணுமே சாயங்காலம் office முடிஞ்சதும் நானே உங்கள drop பண்றனே please அவன் முகம் சிவக்க கூறினான். தலையாட்டினாள் பிறகு office வரும்வரை அவன் எதுவுமே கேட்கவில்லை.

மூணு குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கா தேவகிக்கும் கிருஷ்ணசாமியை அடையாளம் தெரிஞ்சிடுச்சு கிருஷ்ணசாமிக்கும் தேவகியை அடையாளம் தெரிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் சிலையா நின்னாங்க அதன் பிறகு சுதாரிச்சுக்கிட்டு கிருஷ்ணசாமி தேவகியைப் பார்த்து head master பொண்ணு தேவகிதானான்னு கேட்டான் ஆமா நீங்க கிட்டாதானேன்னு கேட்டா தேவகி கிருஷ்ணசாமியை தேவகி வீட்டுல எல்லாரும் கிட்டா கிச்சான்னுதான் கூப்பிடுவாங்க ஓஹோ என்னை ஞாபகம் வச்சிருக்கியேன்னு கேட்டான் கிருஷ்ணசாமி எப்படி மறக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை இன்னைக்கு நடந்திருச்சுன்னு சொன்னா தேவகி அப்படியா என்னை சந்திக்கிற விருப்பம் கூட உனக்கு இருந்ததா அப்ப அது என்னுடைய பாக்கியம்தான் ஆமா நீ சென்னையிலதான் இருக்கியா உங்க வீடு எங்க இருக்கு உன் புருசன் இந்த குழந்தைகளோட அப்பா அவரு இங்க வரலையான்னு தயங்கி தயங்கி கேட்டான் கிருஷ்ணசாமி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க எல்லா கதையையும் சாவகாசமா சொல்றேன்னு சொன்னா தேவகி அவ குரல்ல ஏதோ ஒரு கவலை தெரிஞ்சது அவளுடைய address அ வாங்கிகிட்டு தேவகியை பிரிய மனமில்லாம கிருஷ்ணசாமி அங்கிருந்து புறப்பட்டான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக கிருஷ்ணசாமி காத்திருந்தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாய் இருந்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள இந்த தேவகி யாரு கிருஷ்ணசாமிக்கும் தேவகிக்கும் என்ன சம்பந்தம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணசாமி higher school ல படிச்சுட்டு இருந்தான் அவன் அப்பா இறந்து போனதால அவனால படிப்பை தொடர முடியல அவங்க அப்பா இறந்து மூணு வருஷம் கழிச்சுதான் அவன் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போனான் அதனால அவன் class ல மத்த பசங்களை விட இவனுக்கு வயசு அதிகம் அப்போ கிருஷ்ணசாமிக்கு பதினெட்டு வயசு பள்ளிக்கூடம் போகாம இருந்த மூணு வருஷமும் கிருஷ்ணசாமி சும்மா இருக்கல வீட்டிலேயே நல்லா படிச்சான் அதனால பள்ளிக்கூடத்துல கெட்டிக்காரன்னு நல்ல பேரு வாங்குனான் பள்ளிக்கூடத்துல எல்லா teacher க்கும் அவன ரொம்ப பிடிக்கும் அந்த வருஷம் அந்த school க்கு புதுசா ஒரு head master வந்தாரு அவரு பேரு பத்மநாபன் அவருக்கும் கிட்டாவை ரொம்ப பிடிக்கும் அவரை விட அவரோட பொண்டாட்டி ரங்கநாயகி அம்மாவுக்கு கிட்டாவை ரொம்ப பிடிக்கும் அந்த head master குடும்பம் முத முத இந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கிட்டாதான் செஞ்சு கொடுத்தான் head master ஓட புதுக்குடித்தனத்துக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் கிட்டாதான் வாங்கி கொடுத்தான் அதனால ரங்கநாயகி அம்மாவுக்கு கிட்டாவை ரொம்ப பிடிச்சு போச்சு தினமும் கிட்டாவுக்கு காலை tiffinhead master வீட்டுலதான் ஒரு நாள் கிட்டா அவங்க வீட்டுக்கு போகலைன்னாலும் ரங்கநாயகி அம்மா கோவிச்சுக்குவா ஏன்டா கிட்டா நேத்து absent உ இப்படி absent ஆனின்னா வாத்தியார்கிட்ட சொல்லி உனக்கு சைபர் mark போட சொல்லிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு விளையாட்டுக்கு கோவிச்சுக்குவா இப்படி கொஞ்ச காலம் head master வீட்ல கிருஷ்ணசாமி செல்லப்பிள்ளையா இருந்தான் அவங்க வந்த புதுசுல அவங்களுடைய வீட்டில அவங்களைத் தவிர வேற யாருமே இல்லை அப்புறம் ஒரு நாள் ரங்கநாயகி அம்மா கிருஷ்ணசாமிகிட்ட சொன்னாங்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு தேவகி அவ சென்னையிலிருந்து வரப்போறான்னு சொன்னாங்க கிட்டாவுக்கு பயங்கர ஆச்சரியம் என்னது இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு இவனுக்கு அதுவரைக்கும் தெரியாது அதனால தேவகியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால ரங்கநாயகி அம்மா கிட்ட பேச்ச கொடுத்து தேவகியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் கிட்டா தேவகிக்கு பதினஞ்சு வயசு கிட்டா ஊரு பட்டணமும் இல்லை பட்டிக்காடும் இல்லை இரண்டும் கலந்த கலவை. அந்த ஊர்ல பெண்களுக்குன்னு தனியான high school கிடையாது. ஆண்களோட சேர்ந்துதான் படிக்கணும் அதனால தேவகி சென்னையில அவங்க பாட்டி வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருந்தா தேவகி head master க்கும் ரங்கநாயகி அம்மாவுக்கும் ஒரே பொண்ணு அதனால அவளை பிரிஞ்சு ரொம்ப நாளைக்கு இவங்களால இருக்க முடியலை அதனால இந்த ஊருக்கு தேவகியை வர வைக்கப் போறாங்க இருந்தாலும் ரங்கநாயகி அம்மாவுக்கு ஒரு கவலை எப்படி ஆம்பளை பிள்ளைகளோட சேர்ந்து தேவகியை படிக்க வைக்கிறதுன்னு ஒரு சின்ன கவலை ரங்கநாயகி அம்மாவுக்கு இருந்தது நானே head master ஆ இருக்கும் போது என்ன கவலை இந்த காலத்துல பொண்ணுங்க வக்கீல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு court ல வந்து வாதாடுறாங்க அப்படி இருக்கும்போது என் பொண்ணு என் பள்ளிக்கூடத்துல வந்து ஏன் படிக்க கூடாது அப்படீன்னு head master அடிச்சு பேசி தேவகியை அவங்க பள்ளிக்கூடத்திலேயே சேர்க்க ஏற்பாடு பண்ணாரு அதன் பிறகு ரங்கநாயகி அம்மாவும் சம்மதிச்சாங்க ஏன்னா பொண்ணு கொஞ்சமாவது படிச்சிருந்தாதான் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண முடியும்னு ரங்கநாயகி அம்மா நினைச்சாங்க நீயே சொல்லு கிட்டா இவருக்கு சம்பளம் நூத்தி அம்பது ரூபா coffee செலவுக்கே அம்பது ரூபா போயிடுது இதுல எப்படி பணம் காசை சேர்க்க முடியும் பத்தாயிரம் இருபதாயிரம்னு வரதட்சணை கொடுத்து தேவகிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் கொஞ்சமாவது படிப்பு இருந்தாதானே ஓரளவுக்கு சுமாரான நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ரங்கநாயகி அம்மா கிட்டா கிட்ட கேட்டாங்க ஆனா கிட்டா எந்த பதிலும் சொல்லல என்னடா கிட்டா ஒண்ணும் பதில் சொல்லாம பேசாம இருக்க உன் அபிப்பிராயம் என்ன தேவகியோட படிப்பை நிறுத்த எனக்கும் இஷ்டம் இல்லைதான் ஆனா இந்த ஊரு பட்டிக்காடா இருக்கே ஆம்பளை பிள்ளையோட சேர்ந்து தேவகி படிச்சா இந்த ஊர்க்காரங்க எதுவும் தப்பா பேச மாட்டாங்களே அப்படின்னு ரங்கநாயகி மறுபடியும் கிட்டா கிட்ட கேட்டா நீங்க ஏன் கவலைப்படறீங்கம்மா head master க்கு தெரியாத விஷயமா அவர் செய்யற எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு ரங்கநாயகி அம்மாவை சமாதானப்படுத்தினான் கிட்டா என்னதான் head master எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் இந்த விஷயம் நல்லா யோசிச்சு செய்ய வேண்டியது இல்லையா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தர்மசங்கடமா இருக்கு எனக்கும் சரி அவருக்கும் சரி குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலை கண்ணை மூடி தூங்கப் போனா தேவகிதான் கனவுல வந்து நிற்கிறா நாங்க தான் இப்படி இருக்கோம்னா குழந்தையும் நான் வாரேன் வாரேன்னு letter போட்டுட்டே இருக்கா இந்த ஊர்ல பொண்ணுங்களுக்குன்னு ஒரு high school இல்ல பாரேன் அப்படின்னு ரங்கநாயகி அம்மா கிட்டா கிட்ட சொன்னா இந்த school ல high school ல இருந்து என்ன பிரயோஜனம்மா பெஞ்சும் chair ரும்தான் இருக்கும் இந்த ஊரு பொண்ணுங்கதான் நாலாவதுக்கு மேல படிக்கிறதே இல்லையேன்னு கிட்டா சொன்னான் மறுநாள் தேவகியை கூட்டிட்டு வர்றதுக்காக கிட்டாவும் head master ம் railway station க்கு போனாங்க train வந்தது கோண வகுடு, சுருட்ட முடி, குறுகுறுப்பான முகம், கருப்பான புருவம், கண்ணுக்கு மை பார்க்க தேவதை மாதிரி இருந்தா தேவகி அப்பா வந்துட்டேன்னு சொன்ன அவளோட குரலைக் கேட்டு கிட்டா அப்படியே சிலையா நின்னுட்டான் ரங்கநாயகி அம்மா சுத்த பைத்தியம் இப்படி ரம்பா, மேனகை எல்லாம் தோத்து போற மாதிரி அழகா இருக்கா தேவகி இவளுக்கு கல்யாணம் ஆகறதைப் பத்தி யாராவது கவலைப்படுவாங்களா இவளுக்கு படிப்பு இருந்தாதான் கல்யாணம் நடக்குமா பத்தாயிரம், இருபதாயிரம் இவ கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கணுமா பைத்தியக்காரத்தனம் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன்தான் இவளை பெத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படியே பணம் கொடுத்தாலும் அது இவளுக்கு ஈடாகுமா அப்படின்னு கிட்டா நினைச்சான் அதன் பிறகு ஜட்கா வண்டியில தேவகி head master கிட்டா எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க வண்டி புறப்பட்டுச்சு அப்ப தேவகி அவங்க அப்பா head master கிட்ட இவரு யாருன்னு கிட்டாவ பத்தி கேட்டா இது வரைக்கும் கிட்டாவை இவரு அவருன்னு யாரும் மரியாதை கொடுத்து பேசினதே இல்லை அவன் இவன்னுதான் பேசியிருக்காங்க முதல் முறையா தேவகி இவனை அவரு இவருன்னு பேசுனது கிட்டாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது head master கிட்டாவை பத்தி சொல்லி கிட்டாவை தேவகிக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு அதன் பிறகு மூணு பேரும் வீடு வந்து சேர்ந்தாங்க தேவகி ஊருக்கு வந்த கொஞ்ச நாள் வரைக்கும் கிட்டாவோட வாழ்க்கை ரொம்ப குஜாலா போயிட்டு இருந்தது அடிக்கடி head master வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அம்மாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி பொண்ணுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சான் தேவகிக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம்னா கிட்டா சொல்லிக்கொடுத்தான் அம்மாவ மாதிரியே தேவகிக்கும் கிட்டாவ ரொம்ப பிடிச்சுப்போச்சு ரங்கநாயகி அம்மா மாதிரியே தேவகியும் கேட்க ஆரம்பிச்சா ஒரு நாள் கிட்டா வீட்டுக்கு போகலைன்னாலும் எங்க நேத்து காணோம்னு கேட்க ஆரம்பிச்சா தேவகி head master ஓட பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா நாட்கள் நல்லபடியா போயிட்டு இருந்தது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரே class ல தொடர்ந்து ரெண்டு வருஷம் fail ஆகி மூணாவது வருஷம் படிச்சுட்டு இருந்தான் ஒரு பையன் அவன் பேரு வைத்தியநாதன் பெரிய இடத்து பையன் அகம்பாவம் பிடிச்சவன் வம்பு பேசுறதுன்னா அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி teacher களை கூட மரியாதை குறைவா கன்னாபின்னான்னு பேசுவான் அவன்கிட்ட கிட்டா எப்போதுமே சவகாசமே வச்சுக்கிறது கிடையாது ஒரு நாள் கிட்டா head master வீட்டுக்கு போயிட்டு hostel க்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது வழியில வைத்தியநாதனும் அவனோட நண்பன் சுந்தரமும் பேசிட்டு இருந்தாங்க கிட்டாவை பார்த்ததும் வைத்தி சுந்தரத்துக்கிட்ட கிட்டாவையும் தேவகியையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினான் உடனே கிட்டாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு வைத்திய போட்டு அடிச்சுப்புட்டான் அதன் பிறகு சண்டை பெருசாகி ரெண்டு பேரும் தெருவுல மண்ணுல புரண்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த வழியா அவங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார் ஒருத்தர் வந்தாரு இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சாரு என் பேருல எந்த தப்பும் இல்லை sir நான் பாட்டுக்கு சுந்தரத்தோட பேசிட்டு இருந்தேன் இவன்தான் வழிச்சண்டைக்கு வந்தான் திடீர்ன்னு என்னைய அடிச்சுப்புட்டான் நீங்க வேணா சுந்தரத்தை கேட்டு பாருங்க அப்படீன்னு சொன்னான் வைத்தி அந்த வாத்தியார் நேரடியா கிட்டாவையே கேட்டாரு ஆனா கிட்டா எந்த பதிலும் சொல்லல ஏன்னா முதல்ல வைத்திய அடிச்சது கிட்டா தான் ஆனா எதுக்காகன்ற காரணத்தை கேட்டா அவன் எப்படி அந்த காரணத்தை சொல்ல முடியும் காரணத்தை சொன்னா தேவகி பேரு head master பேரு எல்லாரோட பேரும் கெட்டுப் போகும் அதனால கிட்டா அமைதியா இருந்தான் இந்தப் பிரச்சனை head master வரைக்கும் போச்சு head master எவ்வளவோ கேட்டுப்பாத்தாரு ஆனா கிட்டா எந்த காரணத்தையும் எந்த விளக்கத்தையும் சொல்லவே இல்லை சரி நான் உன்ன மன்னிச்சுட்டேன் இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொல்லி கிட்டாவை அனுப்பிட்டாரு head master ஆனா அதுக்கப்புறம் head master கிட்டா கிட்ட சரியாவே பேசல தேவகியும் கிட்டாவும் பேசிட்டு இருக்கிறதை head master பார்த்தா அவர் முகம் சுருங்கி போகும் தேவகி என்ன வீண் பேச்சு போய் பாடத்தைப் படி அப்படி இப்படின்னு கத்துவாரு தனிமையில கிட்டா கிட்ட பேசுற மாதிரி ஒரு நிலைமை வந்தா அப்பவும் தேவகி கல்யாணத்தை பத்தியே பேசுவாரு head master தேவகிக்கு ஒரு நல்ல வரன் பாக்கணும் நான் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால தேவகிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா அனுப்பணும் பணக்கார இடமா இருந்தா மட்டும் பத்தாது மாப்பிளை BA படிச்சிருக்கணும் கடவுளோட அருள் எப்படி இருக்கோ தெரியலே உனக்கு ஏதாவது நல்ல வரன் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு தேவகிக்கு கல்யாணம்ன உடனே கிட்டாவோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் யோசிச்சான் எப்படி இருந்தாலும் தேவகிக்கு கல்யாணம் பண்ணணும் நம்மகிட்ட ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம்னு எதுவும் இல்லை BA படிப்பும் இல்லை நமக்கு இருக்கிற பொருளாதார வசதிக்கு BA படிப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது வயசு பொருத்தமும் இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஆசைப்பட்டு கவலைப்படணும் head master சொல்றது சரிதானே அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி மனச மாத்திக்கிட்டான் கிட்டா ஆனாலும் head master பழையபடி கிட்டா கிட்ட பேசுறதே இல்லை கிட்டாவோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா கலை இழந்துட்டே வந்தது இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையிலயும் தேவகி எப்போதும் போல கிட்டா கிட்ட பாசமா வந்து பேசுறதுதான் அவனுக்கு இப்போதைக்கு இருக்குற ஒரே ஒரு திருப்தி ஒரு நாள் ரங்கநாயகியம்மா கிட்டாவை கூப்பிட்டு கிட்டா கோயிலுக்கு போகணும் துணைக்கு வரியான்னு கேட்டாங்க

தேவகியோட அப்பாவுக்கு அப்படி என்ன கோபம் உன் மேல நீ அப்படி என்ன தப்பு செஞ்சுட்ட எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் அவர் கிட்ட பேசி சரி பண்றேன் அப்படீன்னு சொன்னாங்க ரங்கநாயகி அம்மா உடனே கிட்டா அழமாட்டாத குறையா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் இதைக் கேட்ட ரங்கநாயகி அம்மா அழகா இருக்கு இதுக்குத் தான் அவர் உன் மேல கோபமா இருக்காரா ஊர்ல நாலு பேரு நாலுவிதமா பேசத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா வாழ முடியுமா இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஊரு பள்ளிக்கூடத்துல தேவகிய சேர்க்க வேண்டான்னு ஆனா அவரை கேக்கல பிள்ளையை சேர்த்து விட்டுட்டு இப்ப உன் மேல கோபப்பட்டா என்ன பயன் head master கொஞ்சம் நல்லவர்தான் ஆனா கேப்பாரு பேச்ச கொஞ்சம் கேப்பாரு உங்க பள்ளிக்கூடத்துல உதவி தலைமை வாத்தியார் இருக்காருல்ல அவரே இல்லாதது பொல்லாதுன்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டாரு ஆனா நீ பாவம் என் வயித்துல பிறந்த பிள்ளை மாதிரி எவ்வளவு விசுவாசமா இருந்த தேவகிக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லைன்ற கவலை எனக்கு இருந்தது அந்த குறையை தீர்க்குறதுக்குத்தான் நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நம்பினேன் தேவகிக்கு கூடப் பிறந்த அண்ணன் மாதிரி நீ எவ்வளவு பிரியமா இருந்த ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உன்னைய ஆக விடாம அடிச்சுட்டாங்க நீ கவலைப்படாத நான் head master கிட்ட பேசுறேன் இந்த பிரச்சனைய சரி பண்றேன் கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரங்கநாயகி அம்மா கிட்டாவோட பிரார்த்தனையும் ரங்கநாயகி அம்மாவோட வேண்டுதலும் வீண் போகல கொஞ்ச நாளைக்கெல்லாம் head master பழையபடி கிட்டா கிட்ட அன்பா பாசமா பேச ஆரம்பிச்சாரு இருந்தாலும் கிட்டா முன்னாடி மாதிரி அவங்க வீட்டுக்கு போறதில்ல நாட்கள் இப்படியே போயிட்டிருந்தது அரை பரீட்சை முடிஞ்சு leave வு வந்துச்சு அரை பரீட்சை leave க்கு கிட்டா அவனுடைய சொந்த கிராமத்துக்கு போனான் leave வு முடிஞ்சு திரும்பி school திறக்கும்போது வந்தான் தை மாதம் பிறந்துடுச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா அது மாதிரி head master ஓட பொண்ணு தேவகிக்கு நல்ல வரன் வந்தது மாப்பிளை ஒரு தாசில்தாருடைய பையன் BA படிச்சிட்டு இருக்கான் வரதட்சணையும் அதிகமா கேக்கல பொண்ணோட அழகையும் சமத்தையும் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க முன்னாடி எல்லாம் தேவகிக்கு கல்யாணம்னா கிட்டாவுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை இவனே சந்தோஷமா கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான் ஆனா இந்த கல்யாண வேலைகளையும் பேச்சு வார்த்தைகளையும் கொஞ்சம் கூட உற்சாகமே இல்லாம இருந்தா தேவகி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கு இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அப்படீன்னு தேவகி சொல்லிக்கிட்டே இருந்தா நாட்கள் ஓடுச்சு கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டே இருந்தது அந்த சமயத்துல கிட்டா அவங்க அம்மாவ பாக்கறதுக்காக கிராமத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு கிட்டா அவங்க அம்மாவ பாக்குறதுக்காக கிராமத்துக்கு போனான் போயிட்டு திரும்பி வரும்போது head master ஓட பொண்ணு தேவகியோட கல்யாணம் நின்னு போச்சுன்ற செய்தியை கேள்விப்பட்டான்.

ஆமா இது பாத்திமா ஃபேஷன் உங்களுக்கு என்ன வேணும் ஆஹ் இல்லை ma'am எனக்கு கொஞ்சம் dresses order பண்ணணும் ஆஹ் so என்னென்ன collection லாம் வந்து இருக்குது kids க்கு அதுக்கு பிறவு ஆஹ் girls ஆஹ்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

எல்லாமே வந்திருக்கு okay யா ma'am நீங்க வந்து என்னென்ன dress லாம் ma'am இப்ப order போடப் போறீங்க நீங்க ஏதாச்சும் இப்ப order போடப் போறீங்களா ma'am ஆஹ் ஆமா ma'am ஆமா அஹ் இப்போ kids க்கு என்னென்ன new models லாம் வந்துருக்குன்னு சொல்லுவீங்களா okay ma'am kids க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப bo~ அஹ் girls kids அப்படி பாத்தீங்கன்னா இருந்து

இப்ப வந்து குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ma'am நான் சொன்னன்ல ma'am ரெண்டு frock வந்து five hundred rupees அந்த மாதிரி அதே மாதிரி cotton ல வந்து cotton top உம் அதே மாதிரி வந்துக்கும் இது எப்படி நீங்க normal லா வாங்குனீங்கன்னா ஒரு frock வந்து பார்த்தீங்கன்னா three hundred something ல இருந்தே அந்த மாதிரி start ஆகும் so இப்ப offer போட்டிருக்கறதுனால நீங்க வந்து இப்ப வந்து எங்கையாச்சு வந்து ஆஹ் birthday function நான் இப்ப வந்து சொன்னது வந்து birthday function க்கு அந்த மாதிரி collections ma'am so அது நான் வந்து normal ஆ நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா thousand five hund~ thousand upto two thousand something அந்த மாதிரி போகும் இப்ப offer போட்டிருக்கறதுனால உங்களுக்கு ரெண்டு frock five hundred something வரும் ma'am ஓ அப்படியா ma'am இப்போ இது பிறந்த குழந்தைங்களுக்குன்ட்டு இப்போ நம்ம gift pack ல இப்போ கொஞ்சம் dressings அதுக்கு அப்புறம் அது அதிலே எல்லாமே வச்சு குடுப்பாங்கல்ல ma'am அப்படிலாம் இருக்குதா ma'am அது இருக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே வந்து அவங்க use பண்ற ஒரு சின்ன சின்ன cotton items cotton clothes அதுக்கப்புறம் வந்து கையில போற gloves உ அது கால்ல போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க use பண்றது அந்த baby oil, baby powder அது வந்து சீப் அதுக்கப்புறம் கால்ல போடறதுக்கான அந்த சின்ன shoe அது எல்லாமே ஒரு pack ல வந்துரும் ma'am so அதுபடி இப்போதைக்கு offer போட்டிருந்தாங்க அது எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் normal லா நீங்க வாங்கக்கூடிய எல்லாமே வந்து இப்ப வந்து branded item தான் branded item பார்த்தீங்கன்னா நீங்க normal லா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து two thousand rate ல இருந்து sta~ வந்துரும் இப்ப எங்களுக்கு offer எப்படின்னா அஹ் nine fifty rupees ல இருந்து start ஆகுது okay யா nine fifty rupees offer போட்டுருக்காங்க so நீங்க அத வந்து use பண்ணும் போது வாங்கி கொடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே offer போட்டுருக்காங்க அதே மாதிரி இப்ப girls க்கு வந்து பாத்தீங்கன்னா kurti top உ top lehenga, frock உ gown உ எல்லாத்துக்குமே இப்ப offer போட்டுருக்காங்க offer போட்ருக்கு ma'am okay யா ma'am well நீங்க வந்து normal லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ku~ ஒரு kurti நீங்க எடுக்கும்போது வந்து two thirty rupees or two fifty rupees அந்த மாதிரிலாம் ஆகும் இப்ப வந்து எப்படின்னா ஆஹ் seven seven kurtis க்கு வந்து ஆஹ் thousand rupees க்கு வந்து offer போட்ருக்காங்க so உங்களுக்கு வந்து அது வந்து நீங்க அந்த மாதிரி use பண்ணிக்கலாம் ma'am lehenga லாம் வந்து wedding collections வந்து ஆஹ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்ப வந்து பையனும் பொண்ணும் வந்து ஒரே மாதிரி dress எல்லாம் வந்து போடலாம்னு சொல்லுவாங்க so வந்து அதே மாதிரி match ஆ கூட நாங்க வந்து எங்க side வந்து இந்த மாதிரி கூட நாங்க ready பண்ணுவோம் ma'am ready பண்ணி குடுப்போம் ma'am இங்க வந்து என்ன design ல வேணும்னு சொன்னீங்களோ அந்த design ல கூட நாங்க இப்ப போட்டு தருவோம் ma'am அதே மாதிரி பையனுக்கும் பொண்ணுக்கும் same பையனுக்கும் வந்து coat போடுவாங்க so அதே color ல பொண்ணுக்கும் வந்து gown போடத்தான் சொல்லுவாங்க so அதே மாதிரி கூட நாங்க வந்து designs பண்ணி கொடுப்போம் ma'am எங்க side ல இருந்து ஓ okay ma'am okay அது குட்டி குழந்தைகளுக்கு அப்படி எல்லாமே நீங்க எல்லாமே பண்ணி குடுப்பிங்க அதானே ma'am

நீங்க வந்து birthday functions ல குழந்தைங்களுக்கு போடணும் நீங்க வந்து ஒரு design எனக்கு அந்த மாதிரி design பண்ணி கொடுக்கணும் கேட்டிருந்தா கூட நாங்க வந்து நாங்க வந்து அதே நீங்க கேக்கற design ல நாங்க வந்து பண்ணி கொடுப்போம் ma'am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 ma'am எல்லாத்துக்குமே model dress இருக்கு ma'am நீங்க வந்து எங்களோட website அ நீங்க வந்து ஆஹ் open பண்ணி பாருங்க ma'am எங்களுடைய இன்ஸ்டாகிராம் page ல கூட எங்களோட website க்கு பாத்திமா collections ன்னு இருக்கும் so இன்ஸ்டாகிராம் page ல கூட நீங்க வந்து நீங்க தெரியலைன்னா கூட நீங்க இன்ஸ்டாகிராம் page ல open பண்ணி பார்க்கலாம் kids க்கு வந்து இப்ப இருந்து mom mom mom son dress அதுக்கு அப்புறம் வந்து mom daughter dress அதுல வந்து family நாலு பேர் கூட எடுப்பாங்க husband இருப்ப இருப்பாங்க wife இருப்பாங்க இரண்டு குழந்தைகள் இருப்பாங்க so அவங்களுக்குள்ள அந்த match ஆவே dress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

ma'am new model ல வந்து நிறைய gowns லாம் வந்திருக்கு இப்ப வந்து net ஆ net இல்ல அதுக்கு அப்புறம் silk க்கு silk ல வந்து வரும் அந்த anarkali model, umbrella model ஆ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

suppose வந்து sleeves வந்து வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு வந்து ஆஹ் சின்னதா sleeves வச்சு கூட வரும் so அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்ப வந்து நிறைய வந்து leggings pant கூட இப்ப இந்த offer ல நாங்க போட்டிருக்கோம் பத்து leggings க்கு வந்து thousand rupees க்கு நாங்க offer ல போட்டுருக்கோம்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 எங்களுக்கு வந்து delivery charges கூட கிடையாது so நீங்க இதுக்கு முன்னாடி எங்களோட website ல நீங்க எதாச்சும் order போட்டுருக்கீங்களா ma'am ஆஹ் அஹ் இல்லை ma'am அ இப்ப நீங்க ஒவ்வொரு model பார்த்து எனக்கு அதுக்குள்ள rate ஏதாவது அப்படி சொல்ல முடியுமா ma'am okay ma'am நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு நீங்க வந்து kurti வேணுமா இல்லை வந்து என்ன மாதிரி வேணும் kurti ma'am அப்புறம் gown அப்படிப்பட்ட model okay ma'am நான் உங்களுக்கு gown பத்தி நான் உங்களுக்கு நான் explain பண்றேன் okay யா ma'am

okay தான் ma'am நான் வந்து first நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் சொன்னேன்ல ma'am gown வந்து மேல இருந்து இடுப்பு வரைக்கும் கொஞ்சம் வந்து fit வரும் அந்த இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் வந்து top மாத்தி வரும்னு சொல்லிட்டு அது வந்து நீங்க வந்து அது marriage க்கு use பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க இங்கே உங்களுடைய marriage க்கு கூட நீங்க அந்த மாதிரி use பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் function க்கு போகணும்ன்னா கூடஅந்த மாதிரி use பண்ணிக்கலாம் அதுக்கும் எப்படின்னா full ஆ வரும் ma'am stone வச்சு வரும் கழுத்திலே இருந்து இடுப்பு வரைக்கும் full ஆ stones வரும் full ஆ hand உ தான் half sleeves உங்களுக்கு என்ன மாதிரி sleeves வேணுமான்னு கூட நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லன்னா வந்து short ஆ வேணும்னா கூட short ஆ நாங்க போட்டுக்கலாம் ஏன்னா full hand sleeves ன்னா full வச்சு நாங்க போட்டு தருவோம்